மேல கண்ணாடில ஜன்னல் போட்டு இருக்காங்க.

பில்டிங்கு பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

டிபன் ரெடி ஏ_சி லாம் அவைளப்பில் அப்டினு போர்டு வச்சிருக்காங்க.

எல்லோ கலர்ல மேல போர்டு வச்சிருக்காங்க.

டி_வி இருக்குது க்ரீன் கலர்ல கீழ ஒரு ஷீட் விரிச்சி போட்ருக்காங்க.

ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பின்னாடி சோப்பு கலர்ல போர்டுலாம் வச்சிருக்காங்க.

நெறைய கார் நிக்குது ஒரு ஸ்கூட்டி நிக்குது.

இது ஒரு பில்டிங் தெரியுது அதுல நல்வரவுன்னு போர்டு போட்டுருக்கு கேட் பூட்டி போட்டுருக்காங்க.

ரோடு ரொம்ப நீட்டாவே இருக்குது.

இது ஒரு கார் ஒர்க் ஷாப் இதுல ஒரு கார் நிக்குது.

சுத்தி மரங்க எல்லா நெறைய இருக்குது.

டீசல் பெட்ரோல் அப்டிங்குற ஒரு கல் தூண் வந்து இருக்குது.

சைடுல ஒரு கடை இருக்குது சட்டுறு வந்து க்லோஸ்ல இருக்குது.

ஒயிட் கலர்ல காம்போன்ட் வெச்சிருக்காங்க. அதுக்கு கேட் போட்டு வெச்சிருக்காங்க. பின்னாடி நிறைய மரங்கலெல்லாம் தெரியுது.

ஒரு ஆள் பனியன் போட்டு போயிட்ருக்காரு.

ஒரு ஆள் நீச்சகுளதுக்குள்ள மூங்கி இருக்காரு.

சோப்போல் அளவு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுக்கு மேல விளக்கு வச்சிருக்காங்க.

அதுல என்ட்ரிகேட்ன்னு எழுதிருக்காங்க ஆனா எல்லாமே கிளோஸ்ட்ல இருக்குது.

கேட்லா ஓபன்ல இருக்குது ஷீட் போட்டு ஒரு செட்டப் வெச்சிருக்காங்க.